சௌசௌவானது உயர் ரத்த அழுத்தத்தை குறைத்து உடலை சமநிலைக்கு வைக்கும் சௌசௌவானது உடல் பாதை சுத்தம் செய்து பெருங்குடல் மற்றும் சிறுகுடல் சம்மந்தமான நோய்களை நீக்கும் மலச்சிக்கலால் அதி~ அவதிப்படுபவர்களுக்கு வாரம் இரு முறை சௌசௌவை உணவில் சேர்த்துக்கொண்டால் மலச்சிக்கல் நீங்கும் சௌசௌ மிகவும் ருசியான காய் ஒன்றாகும் அஹ் வாங்க madam உட்காருங்க என்ன பார்க்கறீங்க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 okay உம் இருக்கு பார்க்கலாம்.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 அஹ் நாங்க நாங்க வந்து கும்பகோணத்துல இருந்து வர்றோம் நாங்க actually உங்க யூ~ உங்க கடை பேரு யூடியூப்ல பார்த்தோம் இங்க கம்மி விலையில சேலை அஹ் chudithar எல்லாம் கிடைக்கும்ன்னு பார்த்திருந்தோம் அதான் சரி நாங்க இங்க treatment க்கு வேண்டி வந்திருந்தோம் கோயம்புத்தூரு

search பண்ணிட்டுதான் வந்தோம்.

ma'am இங்க எவ்ளோ rate sta~ இங்க range எப்படி இங்க எப்படி five hundred ல இருந்து அஹ் எல்லா range லயுமே இருக்கு fifty thousand வரைக்கும் இருக்கு நம்ம கிட்ட காஞ்சி புடவை kurtis எல்லாமே super ஆ இருக்கும். நான் காட்டறேன் பாருங்க. first saree பாக்குறீங்களா இல்ல kurti பாக்குறீங்களா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 கொஞ்சம் நிறைய purchase பண்றதுக்கு இருக்கு. கொஞ்சம் லம்பாவே வாங்கலான்ட்டு இருக்கோம். relatives க்கு எல்லாம் எடுத்து கொடுக்கணுங்களா சரி அப்ப எங்களுக்கு கொஞ்சம் அஹ் rate கம்மியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அஹ் நீங்க அது எப்படி நம்ம நிறைய bulk ஆ purchase பண்ணா price ல ஏதாவது discount இருக்குங்களா பண்ணிக்கலாம் madam discount பண்ணிக்கலாம். நீங்க பாருங்க. first saree பார்த்திடறீங்களா அப்போ அதுக்கப்புறமா chudithar நம்ம போய்க்கலாம். salwar க்கு போயிக்கலாம்.

பட்டு சேலை மாதிரி அந்த அந்~ அந்த மாதிரி சேலை எல்லாம் எவ்வளோ starting range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 triple nine offer price ல போயிட்டு இருக்கு. அஹ் blouse attached ஆ இருக்கு. நல்லா இருக்கும் நான் ஒரு saree காட்டறேன் பாருங்க.

பாருங்க yellow color மாம்பழ yellow சொல்லுவாங்க இல்லையா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

அஹ் இது work blouse அப்படின்னு சொன்னாக்கூட தனியா நம்மகிட்ட material இருக்கு work blouse ஓடது. நீங்க அதைக்கூட வாங்கி இதுக்கு match பண்ணிக்கலாம். ரொம்ப grand ஆ இருக்கும். நீங்க எல்லாரும் ஒரே மாதிரி கட்டறதுன்னா triple nine ல இதே colors நம்மகிட்ட நிறைய pieces இருக்கு stock இருக்கு thirty pieces னா கூட நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இதே நான் offer price தான் சொல்லி இருக்கேன் triple nine, so நம்ம கொடுத்துக்கலாம். இதிலேயே வேற collecs~ collections ம் இருக்கு பார்க்கிறீங்களா சரி எங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரி வேண்டாம் சின்ன designs மாறி மாறி இருந்தாலும் okay தான். இருந்தா okay ஒரே மாதிரி வேண்டாம் அந்த design கொஞ்சம் மாத்தி மாறி மாறி இருந்தா கூட okay அந்த மாதிரி காமிக்கிறீங்களா okay madam okay நீங்க அஹ் பட்டு saree மாதிரி பாக்குறீங்களா இல்லை இந்த triple nine collections லயே பாக்கறீங்களா இல்ல designer saree மாதிரி பாக்குறீங்களா நீங்க சொன்னா அது மாதிரி எடுத்து போடுறேன்

இதுவே நமக்கு thousand five hundred range ஓட sarees தான் நம்ம இப்ப offer price தான் நமக்கு triple nine ல போயிட்டு இருக்கு. இந்த offer தான் நான் போட்டிருப்பேன். நாங்க போட்டிருப்போம். நீங்க அதை பார்த்திருப்பீங்க இதுலயே collections இருக்குது காட்டுறேன் இது பாருங்க green color super ஆ இருக்கு பாருங்க. நல்லா red color blouse வரும். அந்த ஒரு blue color க்கு மேலே ஒரு green color இருக்கு பாருங்களேன் அந்த அந்த green color எடுக்கிறீங்களா அந்த பச்சை color எது madam எது இந்த green ஆ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

ஆமா இது semi silk மாதிரி madam thousand five hundred offer price வந்து thousand two ninety-nine நல்லாருக்கும். நல்லா worth இருக்கும்

இந்த மாதிரிலயே காமிங்களேன் அப்போ இந்த மாதிரி அஹ் இந்த மாதிரி pattern ல pa~ pattern மட்டும் சின்ன print மட்டும் differ ஆகி color change கொஞ்சம் காமிங்களேன் அப்போ இந்த color okay இந்த பச்சை color okay இந்த மாதிரி next அந்த மாதிரி அஹ் வேற வேற வேற வேற கொஞ்சம் வந்து design மட்டும் light ஆ கொஞ்சம் மாறின மாதிரி காமிக்கிறீங்களா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 நான் full ஆ விரிச்சுட்டேன் இதுதான் blouse உ

okay வா இதான் blouse வந்து attached ஆ வந்துரும். நீங்க work பண்றதுன்னா கூட தனியா பண்ணிக்கலாம் இல்லைன்னா work blouse ஏ நம்மகிட்ட இருக்கு. readymade ம் இருக்கு material ம் இருக்கு அதை வாங்கி கூட நீங்க match பண்ணிக்கலாம்.

எங்களுக்கு work ல இதுவே போதும் ஏன்னா கொஞ்சம் age old people தானே இதுவே போதும் கல்யாண பொண்ணுக்கும் எடுக்கணும் okay okay கல்யாண பொண்ணுக்கும் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். நம்ம அதுக்கு அதை எந்த range பாக்குறீங்க கல்யாண பொண்ணுக்கு அது ஒரு twenty-five thirty அதுக்குள்ள பார்த்துக்கலாம்ங்க. இருக்கு இருக்கு நல்லாவே. super collections நம்மகிட்ட இருக்கு. unique collections இருக்கு நம்ம பார்த்துக்கலாம் அப்ப நம்ம இது முடிச்சுக்கலாங்க. இவங்களுக்கு எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா கல்யாண பொண்ணு கடைசியில பார்த்து எடுத்துக்கலாங்க.

இங்க பாருங்க அதே yellow color தான். கொஞ்சம் light ஆ இருக்கும் இந்த yellow color இது பாருங்க இது pink okay இது பாருங்க red color அஹ் சிகப்பு வேண்டாங்க இந்த சிகப்பு வேண்டாம் அஹ் ஒரு அந்த light blue color மாதிரி ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா இப்போ நீங்க color ஆதானே இருக்கீங்க சிகப்பு எல்லாம் கட்டினா super ஆ இருக்கும் உங்களுக்கு வச்சு பாருங்க இங்க இங்கே கண்ணாடி இருக்கு பாருங்க. வச்சு கூட பாருங்க. இருங்க ஒரு நிமிஷம் நான் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு இங்கே வாங்க. பாருங்க.

அக்கா நல்லாருக்குல்ல பாருங்க.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 நல்லா இருக்கு அஹ் சரி இது ஒண்ணு அப்போ எடுத்துக்கோங்க. next அடுத்தது பார்க்கலாம். ஒரு first ஒரு red அப்புறம் இனி வேற color பாத்துக்கலாம்.

saree full ஆ வந்து buttas இருக்கும். எப்படி என்னன்னா இதோட special வந்து thousand buttas இருக்கு.

full ஆ இது இப்போ இப்போ new model இப்போதான். இப்போதான் வந்துச்சு stock இன்னைக்கு காலையிலதான் வந்துச்சு நீங்கதான் எடுத்தா first wear பண்ணுவீங்க. நல்லா இருக்கும் கட்னா பாருங்க இது பட்டு material தானேங்க அஹ் என்ன madam இது பட்டு material ங்களா பட்டுத் துணிங்களா ஆமா madam semi silk இது.

பாருங்க இது இது கூட வச்சு பாருங்க. பாருங்க நல்லாருக்கு பாருங்க. இருங்க இருங்க அப்பிடியே வச்~ நான் வரேன் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இப்பிடி பாருங்க நல்லாருக்கு இதுல இதுல இதுல வந்துட்டு ராமர் blue color இருக்குங்களா அஹ் இருக்கு madam இருக்கு இருங்க ஒரு நிமிஷம் இருங்க இந்த color ஆ கேட்குறீங்க இல்லை இந்த blue இல்லை. ராமர் blue இருங்க இருங்க okay அஹ் இருங்க. இதை full ஆ விரிச்சு காட்டுறேன். இங்கே பாருங்க இந்த color தானே கேக்குறீங்க நீங்க ஆமா ஆமா இந்த color இது ஒண்ணு எடுத்துக்கோங்க அப்புறம் okay இதை தனியா வச்சிடுறேன் நான் அப்போ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

அஹ் வேற pattern காமிங்க ஏன்னா ஒரே மாதிரி வேண்டான்னு சொல்றாங்க எல்லாரும். அதனால வேற pattern காமிங்க சரி okay இருங்க காட்டுறேன் இது பாருங்க இப்பதான் புதுசா வந்திருக்கு. border வந்து ரொம்ப பெருசா இருக்கும் இதுதான் இப்போ fashion கூட இதுதான் trending ல போயிட்டு இருக்கு. பாருங்க நல்லா border வந்து பெருசா இருக்கும் நல்லா half அஹ் இது வந்து color வந்து saree கீழே இது வரைக்கும் border வரும் நல்லா இருக்கு பாருங்க. மாம்பழ color அஹ் with brown color சரி. நல்லாருக்கு பாருங்க இது பாருங்க

அஹ் சித்தி நல்லா இருக்கும்ல, சித்தி கட்டுனா இது ஒண்ணு எடுத்துக்கலாம் ஏங்க இது ஒண்ணு கொடுத்துருங்க இப்போ சரி okay நான் இதுவும் தனியா எடுத்து வைக்கிறேன். நீங்க புடிச்சதெல்லாம் சொல்லுங்க. நான் தனியா எடுத்து வைக்கிறேன். அப்புறம் நீங்க கடைசியில பார்த்துட்டு எது எது வேணும்னு சொல்லுங்க okay வா நான் நல்ல offer ல discount நல்லா பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு.

okay நான் இன்னும் இன்னொரு design கூட இப்ப வந்திருக்கு, ஒரு நிமிஷம் இருங்க. அஹ் அந்த காலையில ஒரு stock வந்துச்சுல்ல அது எங்க அங்க ஆமா ஆமா ஒரு நிமிஷம் இருங்க நான் எடுத்துட்டு வர்றேன் உம் சரி அம்மா பெரியம்மாக்கு அஹ் நம்ம வேறம்மா நீயும் பெரியம்மாவும் வேணும்னா ஒரே மாதிரி எடுத்துக்கோங்க சித்திங்களுக்கு வேணா வேற வேற எடுத்து கொடுத்திடலாம் நீயும் பெரியம்மாவும் ஒரே மாதிரி கட்டிக்கோ. சரியா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 அஹ் இன்னைக்கு உங்க அக்கா தங்கச்சி அவங்களுக்கெல்லாம் ஒரே மாதிரி எடுக்கறீங்களா அம்மாங்களுக்கு work வேண்டான்னு சொன்னீங்க. நீங்க அக்கா தங்கச்சிங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி worked blouse ஓட எடுத்துக்கலாம். இங்க பாருங்க நல்லா வேலைப்பாடோட இருக்கு. பாருங்க பாருங்க blouse வந்து தனியா வந்துரும் உங்களுக்கு. blouse saree லயே இருக்கு. தனியாவும் இதுக்கு blouse வருது. இதோட price வந்து thou~ ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய். சரி சரி அப்ப இதுல ஒரு இதுல ஒரு அம்மா நம்ம என்ன நானே சித்தி கடைசி ரெண்டு சித்தியும் நானும் ராதாவும் இதையே எடுத்துக்குறோம். சரியா அஹ் அப்ப இதுல ஒரு நாலு piece வேற வேற color ல கொடுத்துறீங்களா அஹ் நான் ப~ இருங்க இதுல மொத்தம் ஒரு ஆறு color இருக்கு நான் ஆறு color உம் உங்களுக்கு விரிச்சு காட்டுறேன் பாருங்க

பாருங்க இது வந்து ஒரு pink color

okay அஹ் இது வந்து yellow color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 அஹ் biscuit color ஒண்ணு இருக்கு இல்லீங்களா அதுவும் அப்பறம் அந்த maroon color ஒண்ணு இருக்குல்ல அந்த நாலு நாலு நாலு கொடுத்திருங்க இதுல அஹ் okay madam okay இங்க பாருங்க. இது violet color super ஆ இருக்கு பாருங்க. இந்த combination ல உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. super ஆ இருக்கு இது நல்லா இருக்கும் பாருங்க. light purple with green border பாருங்க நல்லாருக்கும் சரி அப்ப இது ஒண்ணு கொடுத்துடுங்க. அஞ்சாச்சுங்களா இப்ப எவ்வளவு ஆச்சு மொத்தம் ஒன்பது ஆச்சுன்னு நினைக்கிறேன். இனி ஒரு சேலையும் கூட வாங்கணும்.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

இல்ல நாங்க கட்டுற மாதிரிங்க. கொஞ்சம் கொஞ்சம் கூட price கூடுனா பரவாயில்லை. ஒரு two thousand இருந்தா கூட okay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

offer ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் போயிட்டு இருக்குங்க. பாருங்க. இது வந்து கோபுரம் design உ இப்ப பொங்கல் வருது இல்லையா

இந்த design கோபுரம் design இது எல்லாமே எங்களோட design தான். நாங்களே பண்றதுதான். நீங்க வேற எந்த கடையிலயும் இதை போய் பார்க்க முடியாது

சேலம் இளம்பிள்ளை தெரியும்ல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

சரி நீங்க பாத்து பண்ணி கொடுங்க rate எல்லாம் கொஞ்சம் நம்ம இவ்வளவு சேலை எடுத்திருக்கோம். எல்லாமே எல்லாமே உங்களுக்கு நான் கம்மி rate தான் சொல்லி இருக்கேன் பாருங்க இன்னும் பாருங்க நம்ம final ஆ price போடும் போது நம்ம எல்லாம் கம்மி பண்ணிக்கலாம் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்து வச்சிருக்கேன். இந்த கோபுரம் design ல என்ன color வேணும் actual ஆ ஒரு மூணு color தான் இருக்கு.

பச்சை இருக்கு அப்புறம் ஒரு light pink ஒண்ணு இருக்கு அப்புறம் ஒரு light yellow color ஒண்ணு இருக்கு மூணுல இந்த மூணுல எது எடுக்கட்டும் அந்த rose color குடுத்துருங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச color okay நல்லாருக்கும் உங்க color க்கு நல்லாருக்கும். நான் வச்சு காட்டுறேன் பாருங்க இப்ப வரும் பார்த்தீங்களா நல்லாருக்கு. கண்ணாடில பாருங்க

நல்லாருக்கா சரி இதுவே கொடுத்திருங்க okay okay உம் இப்ப மொத்தம் பத்து saree ஆயிடுச்சு

அஹ் போட்டிடலாங்களா இல்லை எப்படி அஹ் பத்து சேலை போதும். இனி வந்து இதுக்கு உடைய inner wear இந்த skirt எல்லாம் பார்த்துக்கலாங்க. பாத்துக்கலாம். நான் எடுத்து தர்றேன் அஹ் இந்த பத்து saree நான் இப்ப எடுத்து, தனியா வச்சிட்டுங்களா இது மத்ததெல்லாம் எடுத்து நான் மடிச்சு வச்சுரட்டுமா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 சரிங்க okay இருங்க நான் இதை மத்ததெல்லாம் எடுத்து வச்சிடறேன் இந்த sarees எல்லாம் எடுத்து வச்சிரும்மா. இதெல்லாம் மடிச்சு correct ஆ இருக்க வேண்டிய இடத்துல வச்சிடுங்க. இந்த பத்து saree மட்டும் அவங்க எடுத்திருக்காங்க. அஹ் இந்த பத்து saree க்கு மட்டும் எடுத்து வச்சிடலாம் இல்லைங்க bill கடைசியா போட்டுக்கலாம் நம்ம

matching அ இதெல்லாம் இந்த உள்ள blouse க்கு வைக்கிற lining உ அப்புறம் அந்த பாவாடை துணி எல்லாம் குடுக்குறீங்களா இப்ப நம்மகிட்ட blouse ஓட lining எல்லாம் இல்ல. நம்ம வந்து saree மட்டும்தான் கைத்தறி பண்ணிட்டு இருக்கோம் இதோ அங்க பாருங்க ஒரு opposite லயே ஒரு கடை இருக்கு பாருங்க அங்க இருக்கு. நீங்க அங்க போயிட்டு நான் bill போட்டு தர்றேன்.

பார்த்துட்டு நீங்க matching ஆ அங்க வேணுங்கிறது அந்த கடையில வாங்கிட்டு வர்றீங்களா

அஹ் இந்தாங்க அஹ் இவ்வளவு amount ஆச்சு pay பண்ணிடுங்க thank you சரிங்க நன்றி okay நாங்க போய் பார்த்து வந்துட்டு மத்ததெல்லாம் வாங்கிக்கலாம் சரிங்களா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

ஆஹ் ஆமா ma'am travels தான், உங்களுக்கு என்ன மாதிரியான help தேவைப்படுது அஹ் ok okay ma'am okay நாங்க அஹ் கோயம்புத்தூர் போறதுக்காக bus bus ticket book பண்ணணும் அதுக்காகதான் call பண்ணியிருக்கோம் okay ma'ambus bus ticket book பண்றதுக்காகவா அப்படி இல்லைன்னா எந்தெந்த time ல என்னென்ன bus இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு late ஆ book பண்றதுக்காகவா ஆமாம்மா, அதுவும் தெரிஞ்சுக்குனும் தெரிஞ்சிக்கிட்டு தான் book பண்ணனும் ma'am சரி okay ma'am இப்ப வந்து உங்களுக்கு நாங்க வந்து clear ஆ, அதைப் பத்தி explain பண்ணலாமா ஆஹ்

சரி okay ma'am இப்ப வந்து என்னன்னா அஹ் first வந்து எப்படி ma'am

அதுலயும் ACgovernment லயும் AC, non AC இருக்கு private லயும் ACnonACsleeper non sleeper லாம் இருக்கு உங்களுக்கு வந்து, எந்த மாதிரியான அஹ் bus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 அஹ் private bus போதும் ma'amAC வேணும் sleepers வேணும். அஹ் AC ல sleepers ஆ

அஹ் கண்டிப்பா ma'amAC ல வந்து sleepers அப்படித்தானே

எத்தன~எத்தன பேர் வர்றீங்க அந்த details கொஞ்சம் சொல்ல முடியுமா ma'am ஆறு பேர் வருவாங்க ma'am ரெண்டு children ரெண்டு பெரியவங்க மாரி நானும் என் husband ம் ma'am okay ஆறு ஆறு பேரு அதுல வந்து ரெண்டு children ரெண்~ ரெண்டு பெரிய